அதான் அந்த குட்டி seegal இது இந்த அஞ்சு பேரு தான் வந்து அந்த கதையில மொத்தமா இருக்கிறாங்க அம்மா, அப்பா, அக்கா அண்ணா, கண்ணு குட்டி கடைக்குட்டி so அஞ்சு seegal இருக்காங்க அந்த குடும்பத்துல அப்படியே நம்ப அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்மளோட life ல relate பண்ணி relate பண்ணி நம்ம வந்து easy யா அப்படியே கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அதான் நான் இப்போ பண்ண போறேன் இப்ப நம்மளுக்குமே ஒரு ஒரு குடும்பத்தை example ஆ எடுத்துக்கோங்க. அந்த குடும்பத்தில் கண்டிப்பா ஒரு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, ஒரு அண்ணன் இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இருப்பாங்க, ஒரு அக்கா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா?

எதுவும் அவளோவா தெரியாது அதனால அதுக்கு வந்து ரொம்ப செல்லம் அதிகமா வச்சிருப்பாங்க ஏன்னா குடும்பத்துல எல்லாரும் பெரியவங்களா இருப்பாங்க அப்படின்றப்ப இந்த கடைக்குட்டிக்கான importance அதுக்கான ஒரு ஆஹ் ஒரு கவனிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லையா so அதே மாதிரி தான் இந்த சின்ன seegal பாத்தீங்களா அந்த குட்டி சீகல் தான் வந்து கடைக்குட்டி okay வா இந்த கதையில ஒரு ஒரு கதைக்கும் ஒரு ஒரு hero இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த கதையோட hero யாரு அப்படின்னா இந்த கடைக்குட்டி கடைக்குட்டி seegal தான் இந்த கடைக்குட்டி seegal பற்றியான கதைதான் இது so இத பாத்தீங்கன்னா இவங்க so எல்லாருமே வந்துட்டு எங்க தங்கி இருக்காங்கன்றத முதல நம்ம வந்து பாக்க போறோம். so மொத வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கனு பாத்துட்டோம் இப்ப வந்து எங்க அவங்க இருக்காங்க இந்த கதை வந்து எந்த இடத்துல வந்து script பண்ணி இருக்கோன்றத தயவு செஞ்சு கொஞ்சம் imagine பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் imagine பண்ண try பண்ணுங்க உம் இது எப்படின்னா இது ஒரு மலை நல்ல ஒரு மலை. அதுக்கு கீழ வந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த மலை வந்து நல்ல பெரிய மலை அந்தப் பெரிய மலையில் ஒவ்வொருளையுமே வந்து எப்படி இருக்கும் கண்டிப்பா என்னா இருக்கும்னா பாறைகள் இருக்கும் சரிங்களா பாறைகள் அங்கங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ledge ன்னு சொல்லுவாங்க ledge clif னுலாம் சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு மாதிரியா ஆஹ் அந்த மலைப்பகுதி அந்த இது இருக்கு பாத்தீங்களா பாறை பாறையிலே கொஞ்சம் இப்படி நல்லா நீட்டிட்டு இருக்கும் so அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஒரு இது குன்று மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த குடும்பம் வந்து வசித்து வருகிறது. வசித்து வருகிறது அப்படின்னா என்னன்னா அங்கதான் வாழ்துன்னு அர்த்தம். சரிங்களா so இப்ப வந்துட்டு ஒரு அது ஒரு குட்டி seegal குட்டி seegal ன்றப்ப வந்துட்டு அதுக்கு எல்லா விஷயமுமே யாரு கத்து தரணும்? அத பெத்தவங்க தான் கத்து தரணும். இப்ப வந்து அதே இத குடும்ப example க்கு நான் வரேன் இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது சரிங்களா அது அவ்ளோ easy யா எல்லாம் டக்குனு பறந்துறாது. பத்து மாசம் அந்த தாய் வந்து அந்த ஒரு குட்டிய பாக்குறதுக்காக நிறைய வேதனைகள் பட்டிருப்பாங்க ஒவ்வொரு stage ஜா கடந்து அப்புறம் அந்த அந்த புண் சிரிப்பு அந்த அந்த குட்டி பிள்ளையோட புண் சிரிப்ப பார்த்த உடனே அந்த எல்லா வேதனைகளும் இப்படினுறதுக்குள்ள மறந்துடும் ஏன்னா அவங்களுக்கு அது அவ்ளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்

இந்த குட்டி ஆஹ் குட்டிகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணனும் நம்ப தான் கத்து தரணும். எது நல்லது, எது கெட்டது எதெல்லாம் பண்ணனும் அப்படின்றத எல்லாமே நம்ம தான் கத்து தரணும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இப்ப நான் மூணு குழந்தைகள பாத்து இருக்கேன் நான் என்னுடைய example வச்சு நான் சொல்றேன் ஒரு மூணு குழந்தைகள் மூணு குழந்தைகளுக்குமே வந்து ரெண்டு வயசு தான் ஆகுது சரிங்களா. அதுல ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அந்தந்த stage காண எல்லா development டுமே correct டா இருக்கு நல்லா பேசுது correct டா பேசுது அந்த வயசுக்கு என்ன பேசணுமோ என்ன பேச தெரியுமா அது correct ட்டா அழகா பேசுது. இதே இத வந்து அடுத்த ஒரு இன்னொரு குழந்தையை பாக்குறேன் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு என்ன பேசணுமோ அதோட double மடங்கு பேசுது. அதாவது நாலு வயசு குழந்தை என்னென்னலாம் பேசும், என்னென்ன எல்லாம் படிக்கும், என்னென்னலாம் கத்துக்குமோ அந்த மாதிரி ஒரு அறிவு, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் கொண்டுதா இருக்குது. இன்னொரு ஒரு குழந்தைய பார்த்தீங்க அப்படினா அது ஒரு மாதிரியா இருக்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னா அதால வாயவே தொறக்க மாட்டேங்குது பேசவும் மாட்டேங்குது அதுக்காண்டி அதுக்கு பேச தெரியலன்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா. இதுக்கு மூனுக்குமே வந்துட்டு ஒரு சில காரணங்கள் இருக்கும் என்ன காரணங்கள் main னா நான் note பண்ணி இருக்கேன் அப்படின்னா நான் பார்த்தத வச்சு சொல்றேன் அந்த பிள்ளைகள் வந்து அந்த அம்மா அப்பா வந்து கொஞ்சம் கூட இருந்து உச்சரிப்புகளை சொல்லித்தரதோ இல்லாட்டி கூட கலந்துக்கிட்டு இது நான் இதுதான் அம்மா அம்மா சொல்லு அப்பா சொல்லு இது இப்படி பேசு, அப்படி பேசுனு சொல்லிட்டு அவங்க முன்னாடி எவ்வளவு தூரம் பேசுறாங்களோ அதே மாதிரி அவங்க பேசினா மட்டும் குழந்தை கத்துக்காது அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆர்வம்னுறது ஒன்னு இருக்கணும் so அதே மாதிரி அந்த ஒரு ஆர்வமும் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லபடியா பேசும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த சின்ன seegal இருக்கு பாத்தீங்களா அது வந்து அது அம்மா, அப்பா வந்து நல்லா வந்துட்டு என்ன அதால அவங்களால முடிஞ்சது எல்லாமே வந்து அந்த குட்டிக்கு சொல்லி தருவாங்க. இல்லயா இந்த ஒரு example யை நான் எதுக்கு சொன்ன அப்படின்னா கண்டிப்பா பெத்தவங்களோட ஒரு தயவு கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல தேவைப்படும் எனா நம்ம ஒரு stage stage ஆ தான் நம்ப வந்து எல்லாமே பண்ண தொடங்குவோம் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே நகந்து நகந்து நகந்து தவக்க ஆரம்பிப்போம் அப்புறம் light ட்டா எழுந்து நிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து எழுந்து நின்னோடனே நம்ம கால strong ங்கா பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு வளர்ச்சியா அடஞ்சி அதுக்கப்புறமா தான் நம்ப ஒரு நம்ப வந்து இப்படி வந்து நிக்கிறோம். இல்லைங்களா so அதே மாதிரி தான் இந்த seegal பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ledge ல பொறந்துச்சு இப்ப இங்க என்ன நா எல்லாருமே சேர்ந்து இப்போ இப்ப அவங்களுக்கெல்லாம் நாமெல்லாம் வந்துட்டு அப்பா வந்து போய் சம்பாதிக்க போய்டுவாங்க இல்லையா அவங்களோட வேலை என்ன அவங்க வந்து குடும்பத்த கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணுன்றப்ப அப்பா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடுவாங்க. வேலையை தேடி, அவங்க போய் அன்றாடையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே வந்துட்டு அவங்க காசு சேத்துட்டு வந்துட்டு

வீட்டுக்காரர் எப்ப வந்து காசு கொடுப்பாங்களோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க so அதே மாதிரி அவங்க husband வந்து காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அத வச்சு எவ்வளவு சேக்க முடியுமோ எவ்ளோ அத வச்சு என்ன வாங்க முடியுமோ அதை வச்சு என்ன எல்லாம் எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அந்த மாதிரி வாழ தொடங்குவாங்க இல்லையா இப்படித்தான் வந்து வாழ்க்கை வந்து start ஆகும் அப்படித்தான் இப்படித்தான் போகும் ஒரு வாழ்க்கை என்பது அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து அங்க காசு தேவைனு ஒன்னு இருக்கு காசு தேவைறதோட மொத பசி பசி பசி மொத தீக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காசு கண்டிப்பா தேவை சோ அந்த உழைப்புதான் வந்து போய் அந்த அந்த அப்பா வந்து இது பண்ணிட்டு வருவாங்க இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து seegal னுறதுனால அவங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை பட்டு வேலை பண்ணி காசுலாம் சம்பாரிக்க போறது கிடையாது. என்னா காசு வச்சிலாம் அவங்க வாழ போறது கிடையாது சரிங்களா இவங்க நான் இவங்க நான் சொன்ன மாதிரி இவங்க வாழ்ற வாழ்ற ஒரு இடம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய மலை ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய மலை அந்த மலைல உச்சி கிட்ட எல்லாம் வந்துட்டு அந்த ledge இருக்கு

அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பறவைகள் வந்து அழகா அத கொத்தி திங்கிற காட்சிகள், அப்புறம் அதிலேயே வந்துட்டு மீனவர்களும் போய் மீன் பிடிக்கிற காட்சிகள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளால அங்க பாக்க முடியிது யூகிச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நான் சொல்ற கதை எல்லாமே யுவிச்சீங்கன்னா அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ சாப்பாடு கண்டிப்பா காலைல எந்திரிச்ச உடனே நமக்கா இருக்கட்டும் எந்திரிச்ச உடனே என்னது first ட்டு காலைல காலை கடன்களை முடித்துவிட்டு நமக்கு என்ன first பல்ல வலக்கிட்டு நமக்கு என்ன first மோத என்ன இருக்கு என்ன வந்து தோடணும்னா எதாவது ஒரு tea வேணும் ஏதாவது ஒரு coffee குடிக்கணும் போல இருக்கே ஏதாவது ஒரு refreshing கா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கேனு கண்டிப்பா எல்லாருக்குமே தோணும். ஏன்னா பசினுறது வந்து ஒரு ஒரு தேவை ஒரு அத்தியாவசியம் தேவைறத விட அத்தியா விஷயமான ஒன்னு அது இருந்தா தான் நமக்கு energy இருக்கும் அது இருந்தா தான் நம்ம வாழ முடியும் அது இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும்னுறதையும் நம்மளால பாக்க முடியும். அந்த மாதிரி தான் so இப்ப இங்க வந்து என்னன்னா பறவை இருக்கு இல்லையா அந்தப் பறவை வந்து அழகழகா பறந்து இந்த பெரிய பறவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்பா பறவை அப்பா பறவை, அம்மா பறவை எல்லாமே இங்க வந்துட்டு போயி அப்பா சம்பாசிட்டு வரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த குட்டி seegal வந்து பாத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கனா எல்லாருமே சேர்ந்து வந்து பறந்து போய் அவங்க அவங்க வயித்துக்கு என்னென்ன தேவையோ அத சாப்டுட்டு வந்துடுவாங்க இதுதான் அவங்க பண்ற ஒரு விஷயம். இதுல என்ன நா அதுக்கு சில வித்தைகள் எல்லாம் வந்து கத்துக்கணும். வித்தைகள்றது வந்து பெரிய இந்த வித்தை அந்த வித்தை எல்லாம் கிடையாது ஒன்னும் இல்ல இப்ப ஒரு கோழிக்குஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கள கோழி எடுத்துக்கோங்க அது குட்டி போடுவது முட்டை விடுது அந்த முட்டை வந்து கொஞ்சம் பிரிக்கிது பிரிக்கிறப்ப உடனே வந்து அதால எந்திரிச்சு டக்கு டக்குனுலாம் நடந்துராது

so இப்ப பறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பறக்கறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு நீண்ட நல்ல ஒரு சிறகுகள் தான் அதுக்கு முக்கியம்.

அப்ப என்ன ஆகும் அதால என்ன பண்ண முடியாது பறக்க முடியாது. இன்னு ஒன்னு என்ன அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு அதே மாதிரி இந்த seegal ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீண்ட ஒரு நல்ல ஒரு பெரிய சிறகு இருக்கும் feathers லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும். அதனால என்ன பண்ண முடியும்னா அதுங்களுக்கு அந்த சிறகு இருக்கறதுனால தான் அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அத தட்டி தட்டி தட்டி மேல பறக்கும்

அதுக்கு மறுபக்கமா தான் வந்து நம்ம பறக்க முடியும். அத அத அந்த காத்து எல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னாடி பறக்கணும் அது நம்மளால நல்லா பறக்க முடியும். இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு aeroplane எடுத்துக்கோங்க நம் விமானம் இந்த விமானத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்? இது அதுக்கு அதுக்கும் வந்து இதே தான் அந்த பறவை ஓட working தான் வச்சுக்கோங்க. அது வந்து காத்து இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்த அது போறதுக்காக தான் அதுக்கு பக்கத்துல வந்துட்டு அதுக்கான சில technology எல்லாம் use பண்ணி அது வந்து நல்லா அந்த காத்த எதிர்த்து அது மேல ஏறிப் போகுது. ஆனா பறவைக்கு என்ன technology இருக்கு. அதோட full உழைப்புதான் அதோட energy யை கொடுத்து தான் அது என்ன பண்ணுனா அதோட சிறகை பண்ணி அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு மேல பறக்கும். சரிங்களா so அதே மாதிரி தான் இப்ப அது என்ன பண்ணுனா இந்த cliff சொல்றேன்ல சொல்றேன்ல இந்த letch எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அப்படி உருண்டையா பார மாதிரி இருக்கும் அதுல போய் correct க்டா correct ஆ அந்த நல்லா பறக்குறதுக்காக இப்ப என்னன்னா அப்பா பறவை, அம்மா பறவை எல்லாருமே வந்து பறக்குறதுக்காக ready ஆயிட்டாங்க காலையில எந்திரிச்சு நல்லா சரி ஏதும் சாப்பிட்டாகனுமே நான் கண்டிப்பா சாப்பாடு முக்கியம்னு சொன்னேன்ல வாங்க பறக் start பண்ணலாம்னு சொல்ட்டு அதுக்கு எல்லாம் ready யா என்ன என்ன பண்ணோமோ என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே எடுத்து correct க்டா நல்ல அழகா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ready யா இருக்காங்க ஆனா சின்ன seegal இருக்கு பாத்திங்களா அதுக்கு வந்து பயம் அது அதுக்கு வந்து என்னா சின்ன பாவம் குட்டி இல்லையா ஆனா அதுக்கு அதுக்கு இதுக்கு முன்னாடி அது பறந்தது கிடையாது எதுவுமே கிடையாது. அதுனால் யாருக்குணாலும் அந்த முதல் முயற்சி எடுக்கும் போது ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும் அது மாதிரி அது பயந்து பயந்து பயந்து இல்ல இல்ல நான் வரல நான் பறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிகிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த அம்மா seegal, அப்பா seegal என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் இல்லடா கண்ணா இது வந்து ஒரு சின்ன விஷயம் சப்பையான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து easy யா அத பறந்துடலாம் இது வந்து ஒரு ஒரு easy யான ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற நம்மளால கண்டிப்பா நீலாம் பறந்துடுவ பறக்க முடியும் எல்லாருமே நாங்க பார் அப்பா அம்மா பறந்து காற்றோம்னு சொல்லிட்டு அவங்களும் அழகா பறந்து காமிச்சுட்டு வந்து மறுபடியும் அத எடுத்து நிக்கிறாங்க. ஒன்னும் இல்ல இப்படித்தான் நீ பண்ணனும், அத எப்படி இந்த சிறக அடிக்கணும்

நமக்கு இந்த கடைக்குட்டி seegal இருக்கு பாத்தீங்களா அதுக்கு சரியான பயம் அது ஒரு பயந்தாங்கோலி. ஐயோ ஐயோ நம்மள போய் இப்படி பறக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது ஐயோ ஐயோ என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு என்னால முடியாது எனக்கு அத பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு தலை எல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் வந்து என்ன பண்டாங்க அப்படின்னா அத இது இது எப்படின்னா ஒரு night time correct க்டா ஒரு night பகல் correct டா night டாகி கொஞ்சம் பகல் time ல correct க்டா அந்த time ல தான் சாப்பிட பறக்கறாங்க அப்படின்றப்போ அவங்க காலைல கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க கடைசியா என்ன வந்துரும் அம்மா, அப்பாக்கு என்ன வந்துரும்? என்ன நம்பி வரமாட்டியா? நாங்க என்ன உன்ன தள்ளியா விட்டுட போறோம். கீழ கீழ விழுகுறத பாத்துட்டு நாங்க சந்தோஷ பற்றுவோமா அஹ் நாங்க பெத்தவங்க நாங்க பெத்த குட்டி தான் நீ உன்னைய நாங்க அப்படி தவிக்க விட்டுருவோமா? நாங்களா இருக்கோம்ல நான் இருக்கேன், அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், அதே மாதிரி அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா இத்தனை பேர் இருக்கோம் இத்தனை பேர் இருக்கோம் உன்ன காப்பாத்திட மாட்டோமா? நீ ஏன் இப்படி பயப்படுற? பயப்படாத நான் உங்க எல்லாமே உனக்கு அது இதுன்னு நாங்க சொல்லி தரோம் உன்ன எப்படி ஆச்சு உனக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ நான் உனக்கு பண்ணி உன்னை வந்து நாங்க காப்பாத்திருவோம். நீ பயப்படாத ஒன்னு ஆகாது மொத அதுக்கு தான் நமக்கு இன்னொரு சிறகு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லி தர முடியுமோ எல்லாம் சொல்லி தராங்க. ஆனா அதுக்குள்ள பயோன்றது வந்து யாரு போக்கனோம் அதுவா தான் அந்த பயத்த போக்கி ஆகணும் ஆனா அது பயத்துல என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நல்லா திட்டுறாங்க அப்பாவும், அம்மா, அக்கா, அண்ணே எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனா திட்டு நீ எல்லாம் பயந்தாங்கோலி நீ எல்லாம் போ நீ உன்னால உனக்கு யாருமே சாப்பாடு கொண்டு வந்து தர மாட்டோம் நாங்க எல்லாம் சாப்பாடு தரலனா நீ என்ன பண்ணுவ? நீ உனக்கு வந்து நாங்க போய் சாப்டுட்டு நாங்க மாட்டுக்கு வந்துருவோம். அப்ப நீ உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ நீ வந்தா தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் நீ என்னடானா நீ வர மாட்டேங்குற so அதனால நீ முயற்சி பண்ணனும் நீ தான் முயற்சி பண்ணி வந்து சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க பேசிட்டு திட்டு திட்டியும் பாக்குறாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிருச்சு அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே சரி போ கிட அப்பிடியே கிடன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப கோவக்காரர் அப்பா seegal என்ன சொல்லிட்டாரு கடக்கட்டும் அது பாட்டுக்கு இப்படியே கிடக்கட்டும் அது அது நல்லா அதுக்கப்புறம் ஒருநாள் full லாவுமே அதுக்கு அப்பறம் சாப்பிட்டாதான் அந்த பசி எல்லாம் தாங்க முடியும் இங்க இருக்க முடியும் இல்லனா மயங்கி விழுமுல்ல அப்பதான் தெரியும் பசி வந்தா தான் அந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா விட்டுட்டு வாங்க நம்பளுக்கு பசிக்குது நம்ம போலாம்னு சொல்லிட்டு அப்பா seegal வந்து அம்மா seegal, அக்கா seegal, அதுக்கு அப்புறம் அந்த அண்ணா seegal எல்லாத்தையுமே கூட்டிட்ட பறக்க ஆரம்பிச்சிடுச்சு பறக்க போயிடுறாங்க பறந்து போறாங்க அப்ப என்ன ஆகுது இது அப்படியே நல்லா பாவமா அந்த இடத்தில நின்னு அப்படியே பாக்குது வேற வழி இல்ல இதுக்கு பறக்க பயம் இருக்கு பறந்து பறந்து வான்னு சொன்னாலும் அது பறக்கவும் மாட்டேங்குது என்ன பண்ணி பாக்குறது பாக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க ஆனா ஒன்னும் workout ஆகல அதுனால என்னா பண்ணிட்டாங்க அவங்க பறந்து போயிட்டாங்க அப்புறம் என்னாச்சு slow வா பகல்ல என்ன ஆச்சு ஒன்பது மணி பத்து மணி

அப்ப நம்பலாம் school படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணி இருப்பாங்க அந்த காலையில ஆனா ஒரு prayer meeting மாதிரி ஏதோ ஒரு conduct பண்ணுவாங்க அந் time வந்து காலைல meeting மாதிரி conduct பண்ணும்போது எல்லாருமே வந்து முன்னாடி வந்து நிப்போம் chapal ல அந்த அப்படி நிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா காலையி breakfast சாப்பிடாம காலை உணவு சாப்பிடாம வந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த சூரியன் அங்க நிக்க வைப்பாங்க நிக்க வைப்பாங்க ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நின்னு மத்தியானம் ஒரு மணி நேரமாவது ஆகும் அப்ப நிக்கும்போது நம்பலுக்கு ஏற்கனவே energy இல்லனுறப்போ சூரியன் இருக்குற energy எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சுத்தமா energy யே இருக்காது. energy இல்லாம என்ன பண்ணுவோம் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்திடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப மோசமான ஒரு நிலமையா இருக்கும் அய்யய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா பேர நான் பாத்து இருக்கேன் prayer ல வந்துட்டு என்ன கீழ கீழ விழுவாங்க நம்ப கேட்டா sir காலைல சாபடல அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்துட்டு இந்த seegal க்கு நடந்து இருக்கு. பன்னிரெண்டு மணி ஆச்சு காலேந்து சாப்டல சுத்தமா எதுமே சாப்டல எதுமே பண்ணல என்னா ஆகுது கொஞ்ச கொஞ்சமா கண்ணெலாம் அப்டியே மேல போக ஆரமிசிடுச்சு மயக்கம் வர மாதிரி. மயக்கம் வரதுக்கு கண்ணெலாம் மேல மேல் நோக்கி போகுது போய்ட்டு கிழ அப்டியே தடுமாறுது. தடுமாறி போய்ட்டு உள்ளுக்குள்ள போய் ஒக்காரலாம் சொல்லிட்டு அது ஒரு ஓரமா ஒகாந்து நின்னு ஒகாந்து பாக்குது கால்லாம் ரொம்ப கொதிக்க ஆரமிச்சிடுச்சு அப்டியே கண்ணுலாம் சொங்கி போய் அப்படியே பாவமா அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கு அப்படியே பாவமா நின்னுட்டு இருக்கு எர் அந்த time லன்னு பாத்து என்னா ஆச்சு அப்படினா இப்ப நம்ப இப்பதான் ஒரு ஒரு touching கான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்பா கூட கண்டுக்க மாட்டாங்க அவ்ளோவா சாப்பிடுப்பா, சாப்பிடுப்பானு இரண்டு, மூன்று தடவ சொல்லுவாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட experience வச்சு நான் சொல்றேன் இந்த தாயின்றவங்களால வந்து அத accept யே பண்ணிக்க முடியாது அப்பா கூட சரி பசிச்சா பசிக்கும்போது சாப்பிட்டுக்கும்னு விட்ருவாங்க ஆனா அம்மாவால வந்துட்டு ஐயோ புள்ள சாப்பிடாம இருக்கே ஐயோ புள்ள சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு மாதிரியா ரொம்ப சோர்ந்து போய்டுவாங்க இந்த தாய். அதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி feelings இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது கண்டிப்பா கண்ணாலன்றது story ல நான் உணர்ந்தது என்னன்னா பறவைக்கு கூட அந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த அம்மா தாய் அம்மா seegal இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்லா இதுக்கு புடிச்ச ஒரு மீன் இருக்கு அது என்ன மீனுனா நல்லா ஒரு golden colour ல ஒரு நல்லா இருக்கும் அந்த மீனுனா இதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குட்டி seegal க்கு கடைக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அத first ட்டு வளக்குறப்போ என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க வாயிலிருந்து எடுத்துட்டு வந்து குடுத்து சாப்பிட வைப்பாங்க அப்ப அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். சாப்பிட்டதுனால தாய்க்கு வந்து இந்த மீனுனா ஐயோ சின்ன குட்டிக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது வாயில கவ்விட்டு பறந்து மேல வருது அது அம்மா அம்மா அதுக்கேத்த சாப்பிட்டுட்டு அம்மா சாப்பிட்டு இந்த ஒன்னு மட்டும் சாப்டுட்டு அதுக்கு full and full வந்து எல்லாமே எர் அது யாரைப் பத்தி யோசிச்சிட்டே இருந்துச்சுன்னா தன் பிள்ளை என்ன பண்ணுதோ, என்ன பண்ணுதோ, என்ன பண்ணுதோன்னு யோசிச்சிட்டே இருந்துச்சு

அத எடுத்து அது வாயில கவ்விகிச்சு. வாயில கவ்விட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா மெல்ல மெல்ல மெல்ல பறந்து correct டா அது straight ட்டா போய் கொடுக்கல அம்மா வந்து சில tricks எல்லாம் இங்க use பண்ணுது என்ன use பண்றாங்க அப்படின்னா அந்த அம்மா seegal என்ன பண்ணுதுன்னா இது இத பார்த்தானா அம்மா seegal அம்மா seegal யை அதுக்கு பிடிச்ச மீன் வாயில இருக்குறத பார்த்தவுடனே இந்த குட்டி seegal க்கு மயக்கத்தோடு இருக்கா அத பார்த்ததும் அய்யோ அம்மா நமக்காக நமக்கு பிடிச்சது கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே அது கிட்டக்க கிட்டக்க கிட்டக்க ஓடி வருது அதாவது அந்த ledge லையே அந்த ledge ஓட ஓரம் வரைக்கும் வருது ஆனா ledge க்கு கீழ பார்த்தோனோ என்ன போது பெரிய ஆறு கீழ ஓடிகிட்டு இருக்கு அதுல விழுந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு correct டா அது வரைக்கும் வருது அப்படியே பின்னாடி போகுது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்துச்சு இதே மாதிரி இந்த அம்மா seegal ம் என்ன பண்ணல போய் straight ட்டா கொண்டு போய் வாயில கொடுக்கல. அது என்ன பண்ணுது இங்குட்டு பறந்து போகுது அங்குட்டு பறந்து போகுது இந்த மாதிரி சிறக அடிச்சு அடிச்சு எங்கிட்டு எங்கிட்டு அது வாய் கிட்ட வரைக்கும் கொண்டு போகும் அம்மா seegal வந்து அது வாயில தான் வெச்சிருக்கு அந்த வாய் கிட்ட வாயில தான மீன் வெச்சிருக்கு அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே பறந்து பறந்து பறந்து அந்த குட்டி seegal வாய் கிட்ட வரைக்கும் அந்த மீன கொண்டு வருது அது ஆனு கடிக்க போறப்ப டப்புன்னு பின்னாடி பின்னாடி பறந்து வந்துடுது அதாவது அத முயற்சி பண்ண வைக்கிது முயற்சி செஞ்சு அங்கிருந்து பறக்க வைக்கிறதுக்காக சில trick use பண்ணுது அப்ப மறுபடியும் என்னா பண்ணுது அப்படினா கிடக்க கிடக்க கிடக்க பறந்து போய் அப்பா கிட்ட வரைக்கும் போகுது அப்ப light ட்டா அது light ஆ இப்படி பறந்து பிடிக்க பிடிக்க try பண்ணுது அம்மா seegal பிண்ணாடி போகவும் அப்படியே light ஆ பறந்து பிடிக்க போகுது. மறுபடியும் இன்னொரு தடவ அம்மா வரவும் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ரொம்ப கீழ போயிட்டாங்க கீழ போகுவும் அது என்ன பண்ணிட்டாங்க அது ஆர்வம் தாங்க முடியாம அந்த பசியில டக்குனு என்ன பண்ணுச்சு அது சிறகை விருச்சி பறந்து கீழ போய் அது அம்மா வாயிலிருந்து பிடிச்சுடனோம்னு சொல்லிட்டு தன்ன அறியாமையே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அது பறக்குறதுன்றத பறந்து பறந்து பறந்து அதுக்கு அப்பதான் எல்லா பக்கமுமே ஒரே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒரே கொண்டாட்டம்தான் என்னடா நம்ப கூப்பிட்டுட்டே இருந்தோம் அப்பளாம் வரவே இல்ல அது தன்ன அறியாமையே அத வந்து பறக்க வச்சது அந்த தாய் கிட்ட எவ்ளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அம்மாக்கு தான் தெரியும் தான் பிள்ளையை எப்படிலாம் வந்து வளர்கனோம் எப்படி பண்ணா என்னா பண்ணா புள்ளைய பண்ண வைக்க முடியும்னுற ஒரு விஷயம் அந்த தாய்க்கு தான் தெரியும் அதேமாரி இந்த தாய் சீகல் வந்து என்னா பண்ணுச்சு அப்படியே அத கொண்டு வந்து மெது மெதுவா அத பறக்கவச்சு அப்புறம் அந்த ஒரு நிமிஷத்துல அது வந்து ஐயோ நம்ப பறந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொலிட்டு அத சிறகா அப்படின்னு இது பண்ணி பாக்குது நம்ம என்ன பறந்துகிட்டு இருக்கோம் கீழ விழுகல கீழ விழுகாம பறந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சுச்சு பயம் வர ஆரம்பிச்சு கீழே போய் அப்படியே இங்கேயும் அங்கேயும் அந்த தண்ணிக்குள்ள நல்லா அப்படியே light ட்டா அப்படியே அய்யோ முங்கிருவேணா முங்கிருவேணா சொல்லிட்டு பயந்துட்டு இருந்துச்சு ஆனா முங்காம அங்க இருக்குற மீன நல்லா கொத்தி கொத்தி தின்னு எல்லாரும் ஒரே jolly யா அந்த குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு சுவாரசியமா ரொம்ப நல்லா jolly யா அது நம்மளால முடியும் நம்ம நல்லா பறந்துட்டோம் நம்மளால இப்படிஅப்படி சிறகடிச்சு பறந்துட்டோம் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை நிறையா கத்து அந்த குடும்பமும் நல்லா ஒரு happy ending கா அந்த கதை முடிஞ்சு வந்து முடிஞ்சிருக்கு

thank you bye bye வச்சி நீங்க power க்கு வரலாம் இதுதா வந்து twenty third law concentrate your forces twenty fourth law play the perfect quotior quotior நா advisor ஒரு powerful person க்கு நீங்க advisor ரா இருக்கறது மூலமா உங்களான நீங்க விருப்பபடுற direction ல போக முடியும் உங்களால அந்த powerful person னையும் உங்க பின்னாடி வர வைக்க முடியும் so வெளிய இருந்து பாக்கும் போது அந்த powerful person எல்லாம் பண்றா மாதிரி தெரியும் but பின்னாடி இருந்து நீங்க operate பண்ணிட்டு இருபிங்க so இதுதா வந்து twenty fourth law play the perfect quotior twenty fifth law recreate yourself அதாவது இந்த society உங்களுக்கு கொடுத்த identity நீங்க use பண்ணாதிங்க உங்களுக்குனு ஒரு own identity create பண்ணிகோங்க அந்த identity வந்து powerful லா இருக்கணும் அதா கேக்கும் போதே மரியாதை வரவைக்கணும் உங்களோட image நீங்க create பண்ணுங்க அடுத்தவங்க என்ன குடுக்குறாங்களோ அதா ஏத்துகாதிங்க so இதுதா வந்து twenty fifth law recreate yourself twenty sixth law keep your hands clean எப்போவுமே நீங்க power ல இருக்கணும்னா நீங்க செய்யிற தப்பலாம் வேற ஒரு ஆல வச்சிதா செய்யணும் எப்போவுமே உங்களோட கை வந்து அந்த விஷயத்துல involve ஆகாத மாரி வேணும் னா ஒரு person ன பலியாடா use பண்ணி கூட அந்த விஷயத்த நீங்க பண்ணலாம் இது தா வந்து twenty sixth law keep your hands queen twenty seventh law play on peoples need to believe to create the calculate following calculate following நா ஒரு group of followers ஒரு வெறிதனமான followers அப்டின்னு கூட நம்ப சொல்லலாம் லாம் suppose future ல வந்து ஒரு organised religion இல்ல னா இது உங்களுக்கு மிக பெரிய ஒரு power குடுக்கும் then உங்களோட followers க்கு ஒரு காச குடுங்க அந்த காஸ் வந்து அவங்க follow பண்றா மாதிரி இருக்கனும் அது அவங்களோட enthusiasm தூன்ற மாதிரி இருக்கணும் அது நெறைய fake promise ச அவங்களுக்கு குடுக்கணும் அவங்கல clear ரா think பண்ண வைக்காதிங்க இது தா வந்து twenty seventh law play on peoples need to believe to create a calculate following twenty eighth law enter action with boldness action அதாவது நீங்க ஒரு விஷயத்த செய்யறத்துக்கு முன்னாடி அது எங்க போய் முடியும் அப்டின்னு தெரிஞ்சிக்கிட்டு செய்ங்க suppose அது உங்களுக்கு தெரியலனா நீங்க பயந்து பயந்து அந்த விசயத்துகுள்ள enter ஆகுனிங்கனா உங்கள யாரும் follow பண்ண மாட்டாங்க தெரியலனா கூட அந்த விஷயத்துல bold டா இறங்கி செய்ங்க நீங்க செய்ற தப்ப வந்து correct பண்ணிக்கிற மாதிரியான ஒரு gesture காமிங்க உங்கலோட தப்புக்காக நீங்க feel பண்ணிங்கனா அது உங்களுக்கு எந்த followers சையும் தராது அப்டி இங்கர்த தெரிஞ்சிகோங்க அதுவே உங்க தப்ப correct பண்ணிக்கிற மாதிரியான ஒரு gesture காம்சிங்கனா அது நீங்களும் common நாதா இருகிங்க அப்டி இன்ற ஒரு feeling ங்க உங்கலோட followers கிட்ட உண்டாகும் இது தா வந்து twenty eigth law enter action with boldness twenty nineth law பாத்திங்கனா plan all the way to enter அதாவது எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எப்ப அந்த plan ன வந்து end பண்ணனும் எந்த point ட reach பண்ணா இந்த plan success அப்டி இன்றத தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்பறமா உள்ள போங்க எல்லா consequence பத்தியும் think பண்ணுங்க அதுக்கான defensive plan ன ready பண்ணுங்க

இதுதா வந்து twenty ninth law plan all the way to the end thirty த் law பாத்திங்கனா make your accomplishment seem effortless அதாவது நீங்க achieve பண்ற விஷயம் வந்து சாதாரண விஷயம் நீங்க அதா easy யா அத achieve பண்ணிடிங்க அப்டி இங்குரா மாதிரி project பண்ணுங்க and உங்கலோட கஷ்டத்த உங்களோட practice ச வெளில சொல்றது மூலமா நீங்க உங்கலோட tricks ச வெளில சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு எக்காரானத்தக் கொண்டும் உங்களோட tricks ச வெளில சொல்லாதிங்க உங்க லோட tricks ச வந்து conshield டாவே வச்சிகோங்க நீங்க effort டே இல்லாம ஜெய்சா மாதிரி project பண்ணனும் இதுதா வந்து thirty த் law make your accomplishment seem effortless thirty first law control the options

choose பன்றோன்களுக்கு பாத்திங்கனா அவங்கதா choose பண்ற மாதிரி தெரியும் but அந்த option குடுத்து நீங்களா இருக்கணும் so தா வந்து thirty first law control the options get others to play with the card thirty second law பாத்திங்கனா play two people fantasies அதாவது உண்மைகள் வந்து எப்போதும் கசகதா செய்யும் அதனால அவங்களோட fantasis ச reality ஆக்ரனு சொல்லிட்டு அதுக்காக work பண்ணனும் ஏனா நீங்க உண்மைய சொன்னிங்கனா அது அவங்களுக்கு கோவத்தையும் ஒரு வெறுப்பையும் தா உண்டாகும் so people ஓட fantasy ய use பண்ண கத்துகோங்க இத நீங்க use பண்ண கத்துக்கிடிங்கனா உங்களால power ஓட உச்சத்துக்கு போக முடியும் இதுதா வந்து thirty second law play two people fantasis thirty third law discovering each mans thumbs group அதாவது எல்லார்க்குமே வந்து ஒரு weakness இருக்கும் அந்த weakness ச கண்டுபுடிகர்த்து மூலமா அந்த person நம்ப நம்ப நெனச்ச நேரத்துக்கு நம்ப நெனச்ச direction ல வந்து திருப்ப முடியும் எந்த weakness அப்டி இன்றது ஒரு insecurity யா இருக்கலாம் ஒரு control பண்ண முடியாத emotion னா இருக்கலாம் or வேற எதாவது plessure றா கூட இருக்கலாம்

to be treated like one அதாவது நீங்க ஒரு ராஜா மாதிரி act பண்றது மூலமாதா அடுத்தவங்க உங்கள ராஜா வா நம்புவாங்க so அடுத்தவங்க உங்கள ராஜாவா treat பண்ணனும்னா நீங்க எல்லா வகையுலையுமே வந்து ராஜாவா இருக்கணும்

to be treated like one thirty fifth law master the orth of timing எப்போவுமே நீங்க வந்து ஒரு அவசரத்துல இருக்கா மாதிரி தெரியவே கூடாது எல்லா விஷயங்களும் உங்களோட control ல இருக்குற மாதிரியே இருக்கணும் ஒரு விஷயம் கைய விட்டு போதுனா கூட அப்போ நீங்க அவசர படக்கூடாது ஏனா நீங்க அவசரப் பட்டுடிங்கனா நீங்க பயந்துடிங்க அப்டி இங்கர்து வெளிய தெரிய ஆரமிச்சிடும் உங்களோட power வந்து decline ஆகா அரமிச்சிடும் so எந்த விஷயம் நடந்தாலும் இதுதா முன்னாடியே நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரிரா மாதிரி தா நீங்க behave பண்ணனும் and suppose ஒரு விஷயம் நடகர்துகான time வந்து கைகூடி வர்லனா பின்னாடி நின்னு wait பண்ணுங்க அந்த விசயத்துக்காக அவசர படாதிங்க and எப்போ அந்த time வர்தோ அப்போ அந்த விஷயத்த செய்ங்க இதுதா வந்து thirty fifth law master the orth of timing thirty sixth law பாத்திங்கனா distance the thinks you can't have ignore them is the best revenge ஏனா உங்களோட சின்ன சின்ன problems ச நீங்க acknowlege பண்றது மூலமா அந்த problem க்கு நீங்க ஒரு existence ச தரிங்க இருக்குனு சொல்லிட்டு நீங்க அதுக்கு recognize பண்றிங்க அப்போ அந்த problem வந்து பெருசா ஆகிட்டே போகும் இந்த விஷயம் வந்து உங்க enemy கண்டு புடிசாலோ or உங்க enemy கே நெறைய importance குடுகிரிங்கனா அது அவங்கல இன்னும் பலசாலி ஆகிக் கிட்டே போகும் so உங்களோட so உங்களோட enemy ய நீங்க ignore மூலமா அவங்கலோட power வந்து உங்களால check பண்ண முடியும் so சில time நீங்க செய்ற சின்ன mistake வந்து நீங்க fix பண்ண try பண்ணும் போதுதா வெளிய தெரியும் அந்த mistake க வந்து fix பண்ணாதிங்க அதா அப்டியே விட்ருங்க so இதுலா ஒரு விஷயமா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வெளிய காமிக்கணும் அப்போ தா வந்து அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து interest இல்லன்னு சொல்லிட்டு யாருமே அந்த விஷயத்த வந்து சீண்ட மாட்டாங்க எந்தளவுக்கு நீங்க ignore பன்றிங்கலோ நீங்க அந்த அளவுக்கு superior ரா வெளிய தெரியிவிங்க இதுதா வந்து thirty sixth law thinks you cant have ignore them is the best revenge thirty seventh law creating spectacles நீங்க வெளிய காற்ற image தா உங்களோட power உங்களோட gesture தா உங்களோட எப்பவுமே நீங்க வெளிய கட்டும் போது ஒரு பெரிய விஷயத்த காட்டுங்க but உள்ள நீங்க செய்யும் போது நீங்க எந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்ரிங்கலோ அந்த விசயாத்த செய்ங்க எல்லாருமே வந்து இந்த பெரிய விசயத்துனால distract ஆயிட்டு இருப்பாங்க so நீங்க செய்ற விஷயத்த யாருமே note பண்ண மாட்டாங்க இதுதா வந்து thirty seventh law creating compaling spectacles thirty eight law பாத்திங்கனா think as you like but behave like others அதாவது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்டி யோசிங்கோங்க but behave பண்ணும் போது அடுத்தவங்க மாதிரி behave பண்ணுங்க நீங்க எல்லார் கிட்ட இருந்தும் வித்யாசமா இருகிறிங்க அப்டின்னு காம்சிங்கனா எல்லாருக்குமே வந்து ஒரு insecurity வரும் ஒரு attention பண்றா மாதிரிதா தெரியும் so அவங்க inferior ரா feel பன்ன வச்சதுக்காக உங்கள punish பண்ணனும்னு நினைப்பாங்க so எப்போமே உங்கலோட originality வந்து உங்களோட close friends கிட்ட மட்டும் share பண்ணிகோங்க அதாவது அதா யார் கிட்ட சொன்னா புரிஞ்சிப்பங்கலோ அவங்க கிட்ட share பண்ணுங்க அந்த விஷயத்த வந்து எல்லார் கிட்டையும் share பண்ணாதிங்க இதுதா வந்து thirty eighth law think as you like but behave like others thirty ninth law பாத்திங்கனா stirap water to catch a fish so அடுத்தவங்களோட கோபத்தையும் emotion னையும் நீங்க கேளர்து மூலமா நீங்க அவங்கல counter protective வா ஆக்க முடியும் அதாவது அவங்கல கீழ தள்ள முடியும் but அதே நேரம் வந்து நீங்க calm மா இருக்கணும் suppose உங்களோட enemy வந்து கொவப் படுத்திட்டு உங்களால calm இருக்க முடியும் னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய advantage இருக்கு அவங்கல emotion னா கோவப் படுதிட்டு அந்த emotions ச வச்சே உங்களால அவங்கல control பண்ண முடியும் இதுதா வந்து thirty leventh law sitrup water to catch a fish fourtyth law disfight the free lunch what is offered for free is dangerous அதாவது free யா குடுக்குற ஒரு விஷயம் வந்து ஒரு danger ஆனா விஷயம் ஏனா அது உங்களுக்கு ஒரு மாதிரி யான guilt ட ஏற்படுத்தும் நீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து free யா ஒரு விஷயம் வாங்கிடிங்கனா நாளைக்கு அவங்க ஒரு விஷயம் கேக்கும் போது உங்களால செய்ய முடியாதுனு சொல்ல முடியாது so அது உங்களுக்கு ஒரு guilt ட ஏற்படுத்தும் அவங்க உங்கள control பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் so எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து full price கொடுத்து வாங்க பாருங்க ஒரு விஷயம் உங்கள தேடி free யா வர்துனா எதுக்கு உங்க கிட்ட அதா தராங்க அப்டின்னு சொல்லிட்டு முன்னாடியே யோசிச்சிங்க

அதாவது ஒரு பெரிய ஆலோட நிழல் ல நம்ப இருகோம்னா அவங்கல விட நம்ப பெரிய ஆலா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ப யோசிச்சிகிட்டு இருக்க கூடாது ஏனா அவங்க அந்த விஷயத்த first செஞ்சி இருப்பாங்க so அவங்கதா அந்த விசயத்துக்கு roll model இருப்பாங்க நம்ப ரொம்ப அதிகமா முயற்சி பண்ணாதா அவங்க செஞ்ச அந்த விஷயத்தை நம்பளால ஓடைக முடியும் அதுக்கு பதிலா வேற ஒரு path த choose பண்ணி அந்த path புது விஷயம் செய்யறது மூலமா நம்ப லால அந்த path ல roll model லா இருக்க முடியும் எப்போவுமே உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களோட legacy ய ஒடச்சிட்டு நீங்க power க்கு வரணும் அப்டின்னு நினைக்காதிங்க அது நெறையா cases ல negative effect தா ஏற்படுத்தும் இது தா வந்து fourty first law avoid stepping into a great man shoes fourty second law and the sheep will sacttered அதாவது உங்கலோட பலி ஆட நீங்க வெட்டுனா automatic கா மத்த ஆடுகளும் போய்டும் இன்னும் simple லா சொல்லனும்னா யாரு இந்த பிரச்சனைகிலாம் மூல காரணமோ அவங்கல நீங்க அளிகர்த்து மூலமா மத்தவங்கலாம் தெரிச்சி ஓடிருவாங்க அடுத்தவங்க உங்களுக்கு பிரச்சனைய தரவரைக்கும் wait பண்ணிட்டு இருகாதிங்க ஒரு பிரச்சன வரதுன்னு தெரிஞ்சா உடனே அந்த பிரச்சனை யோட source ல இருந்து அழிக்க பாருங்க எந்த பிரச்சன வந்து multiply ஆகி பெருசா ஆயிடுச்சினா உங்க லால அந்த பிரச்சனைய வந்து nutralize பண்ண முடியாது maximum பிரச்சனையோட source ல அடிக்க பாருங்க இதுதா வந்து fourty second law stripe the stepward and the sheep is scattered fourty third law work on the heart and minds of others அதாவது அடுத்தவங்கலோட mind and heart ட எப்படி influence பண்றதுன்னு தெரிஞ்சிகோங்க நீங்க ஒரு person ன influence பன்றிங்கனா உங்க லால அந்த person ன எந்த direction க்கு வேணாலும் control பண்ண முடியும் and ஒரு person ஓட individual pshychology தெரிஞ்சி அதுக்கு ஏத்தா மாதிரி operate பண்ணுங்க so இதுதா வந்து fourty third law work on the heart and minds of others fourty fourth law disharm and infuriate with the mirror affect அதாவது உங்களோட strategy உங்களோட enemy வந்து கண்டுபுடிக்காம இருக்கணும்னா உங்க enemy என்ன பண்றாங்களோ அதே strategy ய நீங்க mirror பண்ணுங்க அப்படி mirror பண்றது மூலமா உங்களோட உண்மையான strategy வந்து வெளிய தெரியாது இந்த விஷயம் வந்து உங்களோட enemy ட்ட கோவ படுத்தும் அவங்கல emotional லா மாத்தும் அவங்க emotional லா மாறும்போது அந்த இடத்துல தப்பு செய்வாங்க அத correct டா புடிச்சி நீங்க அடிச்சிங்கனா அவங்கல நீங்க ஜெயிச்சிடலா இதுதா வந்து fourty fourth law disharm and infuriate with the mirror affect fourty fifth law reach the for change but never reform too much at once அதாது ஒரு மாற்றம் தெவ அப்டின்னு சொல்லிட்டு preach பண்ணிடே இருங்க but ஒரே நேரத்துல அதிகமான reforms அ கொண்டுவராதிங்க எல்லாருக்குமே வந்து ஒரு change தேவ அப்டின்றது தெரியும் but நம்ம habbit நால நம்ம பழைய விஷயங்களையும் follow பண்ணிட்டு இருக்கோம்

ஒரு சின்ன improvement மாதிரிதா தெரியும் மா இதுதா வந்து fourty fifth law preech the need for change but never reform too much at once fourty sixth law லா பாத்திங்கனா never appear to good perfect எப்போவுமே அடுத்தவங்கள விட நம்ப better றா இருக்குறா மாதிரி காம்சிக் கிடோம்னா அது நமக்கு dangerous தா அதுவும் நம்ப perfect டா இருக்குறா மாதிரி காம்சிக் கிடோம்னா அது ரொம்ப dangerous ஏனா நம்ப அவங்களுக்கு jealousy ய create பண்ணுவோம் பண்ணுவோம் அதுனால அவங்க நம்ப மேல இருக்க தப்ப கண்டுபுடிச்சி அதா வெளியில expose பண்றதே வேலையா வச்சிருபாங்க அதுக்கு பதிலா அப்போ போ சின்ன சின்ன தப்ப வெளிக்காற்றது மூலமா நீங்களும் ஒரு normal person தா அப்டி இன்ற feeling ங்க உங்க enemy க்கு தருவிங்க நீங்க எந்த தப்ப வெளிகாற்றிங்க அப்டி இங்கர்த தெளிவா காட்டுங்க அந்த தப்ப உங்களால correct பண்ணிக்க முடியனும் ஏனா நீங்க தப்பான தப்ப வெளி காட்னிங்கனா அது உங்கலோட reputation நா spoil பண்ணிரும் so இந்த எடத்துல careful லா இருங்க fourty seventh law do not go past the mark you are end for in victory for learn when to stop அதாவது நீங்க எந்த ஏடதுல முடிக்கணுமுனு நினச்சிங்கலோ அந்த எட்டதுல முடிங்க அத தாண்டி போக கூடாது சில time ஜெயிச்ச உடனே நம்பளால முடியும் னு சொல்லிட்டு நம்ப plan பண்ணத விட அதிகமா செய்வோம் அப்டி செய்யறது மூலமா நம்ப தோக்கடிச்சத விட அதிகமான enemies வந்து make பண்ணி இருகோம் so இப்போ நிறுத்தனும் அப்டி இங்கர்த தெரிஞ்சிகோங்க then நீங்க ஜெயிச்ச உடனே அந்த வெற்றி வந்து உங்க தலைக்கு வந்து ஏராம பாத்துகோங்க நெறைய பேர் வந்து ஜெயிச்ச வுடனே தா தோபாங்க so இந்த எடத்துலையும் careful ல இருங்க in victory learn when to stop fourty eight law last law assume formlessness அதாவது உங்களுக்குனு ஒரு form இருக்க கூடாது ஏனா உங்களுக்குனு ஒரு form இருந்துச்சினா உங்களுக்குனு ஒரு strategy இருந்துச்சினா அந்த strategy க்கு வந்து உங்களோட enemy நாலா defence ஏற்படுத்த முடியும் நீங்க ஒரு water மாதிரி form மே இல்லாம ஏடத்துக்கு தகுந்தா மாதிரி உங்கள மாத்திகிட்டே இருந்திங்கனா உங்களோட enemy நாலா defence ஏற்படுத்த முடியாது நீங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம்

most of the principles பாத்திங்கனா அதிகமா கெட்ட விசயத்துக்குதா பயன்படுத்துறா மாதிரி இருக்கு இந்த principles நாங்க share பண்ண நோக்கம் என்னனா இந்தியாவின் வளர்ச்சியின் முதுகெலும்பாக இருப்பது விவசாயமே ஆகும். பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் வளர்ந்து வரும் விவசாய விளைபொருள்களுக்கு காரணமாக இந்தியா உலக அளவில் தலை நிமிர்ந்து நிற்கிறது வளர்ந்து வரும் அறிவியல் காலகட்டமான இதில் விவசாயமும் தனது பங்கிற்கு, அறிவியல் பூர்வ விவசாயத் தொழில் தொழிலில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது தொடர்ந்து இயற்கை மற்றும் செயற்கைப் பாதைகளால் பாதிப்புக்குள்ளான விவசாயத் தொழிலானது அறிவியல் உற்பத்தி கொண்டு மேன்மேலும் வளர்ச்சி அடையத் தொடங்கிவிட்டது இந்திய அரசு மேற்கொள்ளும் விவசாய வளர்ச்சித் திட்டங்களை உலக அரங்கில் அனைத்து அரசர்களும் வெகுவாக பாராட்டுகின்றனர். இதற்கு காரணம் எப்போதும் விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கும் அரசாக இந்திய அரசு இருக்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது tractor மிக நீண்ட காலமாக விவசாயத்தில் அறிவியல் வளர்ச்சியாக இருந்து வந்தது. இந்த காலம் போய் தற்பொழுது ஒவ்வொரு விவசாயும் நம்பிக்கை தரக்கூடிய பல வகையான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன என்ன பயிர் செய்வது என்பதிலிருந்து தொடங்குகின்றது அந்த கண்டுபிடிப்புகள். அறிவியல் வளர்ச்சி மற்றும் நாம் பயிற்சி அதற்கு முன்னதாகவே விவசாய விலை பொருட்களுக்கான விதிகளில் அறிவியல் வளர்ச்சி தனது பங்கை தொடங்கிவிட்டது எனலாம். இதன் காரணமாக இவ்வாறான விளைபொருள்கள் எவ்வளவு தரத்தில் உரிய காலத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை நவீன அறிவியல் விதைகள் தீர்மானிக்கின்றன அதில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அற்றுப்போன இன்றைய நவ நாகரீக உலகில் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள்